இந்த கடைய பாத்தா ஒரு மென்ஸ் சலூன் மாதிரி தெரியிது.

இந்த கடையோட பெயர் ஸ்ரீ ராஜ்ஸ்ரீ சாரீஸ் .

தூரம் பாத்தா மௌண்டெய்ன்ஸ் எல்லா அழகா இருக்கு.

இந்த பிக்சர பாக்க மெக்கானிக் ஷெட் மாரி இருக்கு.

ஒரு அக்கா மட்டும் நின்னு மைக் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காங்க.

சுத்தி மௌண்டென்ஸ் மாதிரி ராக்ஸ் மாதிரி இருக்கு.

இந்த கிளைமேட் வந்து ரைனி சீசனா இருக்கு.

இந்த பிக்சர்ர பாத்தா ஒரு ஷாப் மாதிரி தெரியுது.

முன்னாடி ஃபிஷ் க்ரோக்கடைல் ஓட டாய் இருக்கு.

இந்த பிச்சர பாத்தா ஒரு வீடு மாதிரி தெரியிது.

வால்ல ஒரு பிரேம் போட்டு வெச்சுருக்காங்க.

உள்ள டைல்ஸ் எல்லாமே வைட் அண்ட் ப்ர பிரவுன் கலர்ர இருக்கு.

ரோடு இருக்கு. பக்கத்துல கிராஸ் இருக்கு. நடக்கறதுக்கு ஃபுட்பாத்தும் இருக்கு.

இந்த பிச்சர்ல பாதி ரோடும் இந்த சைடு கிராஸ்ஸும் தெரியிது.